ஹம் ஆஹ் சரி ஆஹ் சொல்லு download ஆயிடுச்சு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

hello ஆஹ் open பண்ணிட்டேன் சொல்லு ஆஹ் open பண்ணிட்டு அதுல வந்து first கேக்கும் இந்தியா, கர்நாடகா என்ன ஏது அப்படி கேக்கும் இந்தியா போடு

ஆஹ் அப்புறம் number கேக்கும் பாரு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

ஆஹ் number entry பண்ணிடு அதுதான் ஆஹ் entry பண்ணிட்டேன் ஆஹ் confirm கொடுத்துடு

உன் number க்கு இப்போ ஒரு OTP வரும் பாரு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

OTP வந்திருக்கு ஆஹ் அந்த OTP அப்படியே update பண்ண அதுல ஆஹ் போட்டுட்டேன் ஆஹ் next குடு ஹம் ஆஹ் குடுத்துட்டேன் என்ன கேக்குது next app க்குள்ள போயிடுச்சா

ஆஹ் அப்படியே கூட cancel பண்ணிக்கலாம்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

ஆஹ் அவங்க காசு எப்படி கொடுப்பாங்க return பண்ணிட்டோம்னா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 கையில குடுக்கற காசுன்னாக்கூட அவங்க வந்து நீ return பண்ற பாத்தியா அந்த time வந்து அவங்க வந்து account ல தான் போடுவாங்க கைல கொடுக்கமாட்டாங்க பண்ணிக்க முடியாதா நம்மளால ஆஹான் அப்பவே எல்லாம் பண்ண முடியாது ஒரு சில பேர் என்ன பண்றாங்கனா அப்பவே நீ அவங்க நின்னுட்டே இருக்காங்க open பண்ணி பாக்கறேன் ஏதாச்சும் damage னா பண்ணிக்கலாம் முடியும் அவங்க இல்லை கொஞ்ச தூரம் போயிட்டாங்க இல்லம்மா நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் அப்படியெல்லாம் சொன்னாங்கனா வரமாட்டாங்க அவங்க அவங்க வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சுதான் வந்து வருவாங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க வாங்கிட்டு போயிட்டு account ல போட்டிருவாங்க money ஆஹ் போட்டுருவாங்க அதெல்லாம் ஆஹ் ஏமாத்தலாம்மாட்டாங்க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

ஆஹ் ஆஹ் இருக்கு

அது அந்த image க்குள்ள போ click பண்ணி ஆஹ் போயிட்டேன் ஹம் கீழே வந்து add to cart அப்படின்னு காமிக்குதா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 ஹம் buy now கொடு ஆஹ் buy now கொடு

ஆஹ் buy now கொடுத்தேன்னா அங்க மேல உன் details எல்லாம் கேக்கும் இப்பதானே நீ first time order பண்றே? so அதனால உன் details எல்லாம் கேக்கும் name உ என்ன address க்கு வரணும் உன்னை அப்புறம் வந்து phone number கேக்கும் city, district, pincode எல்லாம் கேக்கும்

அதெல்லாம் update பண்ணிட்டே வா

அப்புறம் phone number pincode கூட கேக்குதே ஹம் ஆமா pincode குடு city கேக்கும் district கேக்கும் அப்புறம் near உ உனக்கு near ஏதாச்சும் ஏதாச்சும் கோவில் church மசூதி அந்த மாதிரி ஏதாச்சும் near உனக்கு ஏதாச்சும் இருக்கா

இல்ல bank ஓ அந்த மாதிரி

ஆஹ் போட்டுட்டேன் இப்போ இப்போ எல்லாம் fill பண்ணிட்டியா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

ஆஹ் next குடு ஹம் குடுத்துட்டேன் ஆஹ் அதிலே கேக்கும் EMI ல பண்றீங்களா எப்படி gpay ஆ cash on delivery ஆ எல்லாம் கேக்குதா

ஹம் நீ cash on delivery யே குடு அதுதான் better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

delivery charge கூட இருக்கா ஒரு சிலதுக்கு வந்து delivery charge இருக்கும்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 ஓ அப்படியா அது தான் delivery charge உம் இருக்கும் இல்லாமலும் இருக்கும் அந்த மாதிரி

ஹம் இப்போ அது next order பண்ணிட்டியா ஹம் okay குடுத்துட்டேன்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

ஆஹ் போனேன் cash on delivery குடுத்துட்டு next வந்துட்டேன்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 conform order ஆ அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் இப்ப confirm order குடுத்திடட்டா ஆஹ் குடுத்துரு

order placed ன்னு வந்துச்சா order successful ன்னு வந்திடுச்சு ஆஹ் சரி okay next அப்படியே வா நீ order பண்ணது வந்து அப்படியே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 ஆஹ் வந்துட்டேன்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

ஆஹ் இருக்கு line ஆ இருக்கு ஆஹ் அதுக்கு கீழே your orders ன்னு காமிக்குதா ஹம் காட்டுது my account, order அப்படி எல்லாமே காட்டுது அஹ் அப்படியே click பண்ணு ஆஹ் order click பண்ணட்டா

ஆஹ் click பண்ணிட்டேன் இரு download ஆகுது ஆஹ் இப்ப காட்டுது இதுல வந்~

ஹம் இதுல அதுல காமிக்கும் பாரு உன்னோட order எப்ப வரும் என்ன ஏது என்ன எங்க இருக்கு இப்போதைக்கு அது எல்லாமே காமிக்குதா

இப்படித்தான் order ஹம் map கூட காட்டுது

இந்த date ல இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது ஆஹ் காமிக்குதா அப்படிதான் அப்போ இப்போ எப்படி order பண்ணணும்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல

okay வா order பண்றதுல clear ஆ இருக்கியா

ஆஹ் இரு போறேன் ஆஹ் போயிட்டேன் கீழே cancel அப்படின்னு காமிக்குதா ஆஹ் cancel option ஒண்ணு இருக்கு ஆஹ் அதை click பண்ணு, அப்படி நீ உனக்கு வேண்டாம் அப்படின்றது ஏதாச்சும் cancel அப்படின்னா ஹம் அஹ் click பண்ணிட்டேன் ஆஹ் அதுல வந்து கேப்பாங்க reason என்னன்னு கேக்குதா

ஆஹ் size set ஆகலையா இல்லை colour different ஆ மாத்தி order பண்ணிட்டீங்களா ஆஹ்

என்ன போடுற நீ colour மாத்தி order பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி போடுறியா ஹம் colour change அப்படின்னு சொல்லிட்டு போடறேன் கீழே

கீழே போயிட்டு typing பண்ணனுமா அதே இங்க வந்து option ல select பண்றது குடுத்துருக்கங்க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

type பண்ண சொல்லிருக்காங்க reason என்னன்னு சொல்லிட்டு ஹம் அதுவே போ சொல்றேன் இல்லை நீ type பண்றதுன்னா கூட type பண்ணு ஆஹ் type பண்ணிட்டேன்

ஆமா அப்படியே next அவன் என்னென்ன கேட்கிறானோ அதுக்கு அப்படியே type பண்ணிட்டே வாயேன் உம் இதோ type பண்றேன் type பண்ணிட்டேன் அப்புறம் ஹம் type பண்ணிட்டு next next குடுத்துட்டுவா அவனே கேட்பான்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 ஹம் அஹ் இப்ப confirm குடுத்தருட்டா

ஆஹ் cancel ன்னு வந்துருச்சு cancel ன்னு ஆயிடுச்சு ஆயிடுச்சா successful cancel ன்னு successful ன்னு வந்துடுச்சா ஆஹ் notification லயும் வருது normal அ என்ன வருது notification லயும் canceled ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஆமா இப்ப வந்து நீ order பண்ணல்ல அப்ப உனக்கு OTP எல்லாம் வந்துச்சுல்ல அப்படியும் உன் message வரும் உனக்கு

cancel ன்னு வந்துருச்சு ஆஹ் வந்திடுச்சா அதே மாதிரிதான் நீ dress மட்டும்தான் order பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை

நிறைய இருக்கு அந்த app ல நீ வந்து kitchen items இருக்கு bed sheet இருக்கு ஆஹ் pillows எல்லாமே order பண்ணலாம் நீ இப்ப ஒருத்தருக்கு gift குடுக்குறேன்னு வையேன்

ஹம் photo frame gift பண்றேன்னு வை அவங்களுக்கு அதை text பண்ணி அந்த மாதிரி பண்ணி கொடு நீ வந்து பண்ணிக்கலாம் நல்லா வருது இப்~ அதுல நிறைய items இருக்கு ஆஹ் அமேசான்ல மட்டும் அப்படின்றது இல்லை மீசோ இருக்கு பிளிப்க்கார்ட் இருக்கு இப்ப shopping கூட இன்னொரு app வந்திருக்கு அதுவும் அதுக்கு நிறையா இருக்கு app நான் கொஞ்சம் நிறைய அமேசான்ல தான் பண்றது

இப்போ இதுல வந்து இப்போ வந்து எதாச்சு festival ன்னா வந்து offers போடுவாங்க

ஹம் சொல்லு its okay நம்ம இப்போ cancel கொடுத்துட்டோம் அது phone லயே நம்ம order பண்ண உடனே அது நம்மளுக்கு வரல products நம்ம cancel கொடுத்துட்டோம் அதே product வீட்டுக்கு வந்த உடனே நம்ம return

return option ஆ ஒண்ணும் இல்லை வந்த பிறகு வந்து நீ அந்த app க்குள்ள போனேன்னு வையேன் நீ அந்த app க்குள்ள போனேன்னா அதை பார்த்துட்டு stars ல எல்லாம் கேட்பாங்க

ஒரு நான் இப்போ வந்து நீ உனக்~ உனக்கு வந்திருக்கிற parcel ல வந்து ஒரு damage இருக்குன்னு வை இப்போ நீ dress order பண்ணல்ல suppose அதையே வச்சுக்கோ அதுல ஒரு damage இருந்துச்சு நீ open பண்ணி பார்த்த எல்லாம் நல்லா இருந்துச்சு color உ